இதுல வந்து நிறைய தாமரை பூக்களு

இது வந்து ஒரு பேக்கரி மாதிரி.

வைட் கலர் ஷர்ட் போட்டவரு டிரைவர் பக்கத்துல உக்காந்துட்டு போறாரு.

இது வந்து ஒரு குட்டி டெம்பிள் அந்த சைடுல இருக்கு.

பழைய காலத்து பில்டிங் மாதிரி இருக்கு இது பாக்க.

அப்புறம் வந்து சைடுல வந்து ஒரு கார் நிப்பாட்டி வச்சிருக்கு.

இது வந்து ஒ சமீர்ன்னு ஒரு டிராவல்ஸ்சோட பஸ்ஸு .

இது வந்து ஒரு பிளேகிரவுண்ட் .

இதுல வந்து நெறைய பசங்க வந்து வேலாடிட்ருக்காங்க.

இங்க வந்து ரெண்டு ஹெட் லைட் வந்து வச்சிருக்காங்க.

அப்புறம் வந்து முன்னாடி வந்து ஜன்னல் எல்லாம் இருக்கு.

வந்து எஸ்_எம் காலேஜ் .

வீட்டுக்கு முன்னாடியும் செடி மாதிரி பெயிண்ட் வச்சி வரைஞ்சிருக்காங்க.

கடைல வந்து நறைய ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வெச்சுருக்.